Counter ல வந்து காசு குடுத்து வாங்கிக்கலாம் அந்த photo வ நியாபக அடுத்தம வச்சுக்கலாம் அந்த photo வ.

ஆனா food உள்ள வந்து cost ஜாஸ்தி. ஆஹ் நம்ம கொண்டு போனாலும் allow பண்ணுவாங்களா?

ஓ சரி, சரி, சரி. Lock கே வந்து miss ஆகிரக்கூடாதுன்றதுக்காக tag குடுத்துருப்பாங்க

Door லையே sensor இருக்கு அத நம்ம number பாத்துட்டோம்னா sensor , sensor touch பண்றப்போ open ஆகி நம்ம bag எடுத்துக்கலாம்

சரிடா, சரிடா.இன்னொன்னு இருக்குல wonderla மாதிரி இன்னொன்னு இருக்குல அது என்னது?

ஓ வவுசி பார்க் அது என்னது?

ஆஹ் கோவை கொண்டாட்டம் black thunder

Black thunder in மேட்டுப்பாளையம்

மேட்டுப்பாளையம் ரோடு அதுதான் வந்து தான் wonderla வந்து மேட்டுப்பாளையம்மா? Wonderla கொச்சின் கொச்சின் அதா வெளியில போனா தான் தெரியும்.இப்ப தான் வெளியில போகவே start பண்ணிருக்கோம்.

வெளியில போனும் அந்த கொச்சின் trip ல இருந்துதான் நம்மளும் வெளியில போகணும், நாலு இடத்த பாக்கணும் ஆசையே வந்துருக்கு. நீங்க அடுத்து பெங்களுர் போன்னிங்கள? ஆமாங்கக்கா company visit

அதுனால அங்கையே கொச்சின் போனோம் sorry இங்க wonderla போனோம்.

அங்க wonderla இதவிட வேற level ல இருக்கு.

நிறையா event இருக்கு.இங்க கொச்சின விட நிறையா event இருக்கு. ஓ எல்லாத்துக்குமே தனி, தனி tickets ஆஹ் இல்லையா காலேஜ் ஓட காலேஜ்ல இருந்து ஒரு பத்து, பதினஞ்சு பேர் போனோம்னா discount பண்ணுவாங்க

தனியா நம்ம போனோம்னா அது fixed price தான் ஹலோ கேக்குதா?

ஆஹ் சரி, சரி.நம்ம எல்லாம் எங்கையாது போலாம் trip சீக்கிரமா plan பண்ணிரலாம்.

அதுவந்து friends ஓட போயிடு வந்துரனும்.

friends ஓட போனா ஜாலியா போயிட்டு வந்தவனே அடுத்து போறமாதிரி இருந்தா இந்த கூர்க் போனும்.

ம்ம் actual ஆ போட்ருந்தாங்க மைசூர், மைசூர், பெங்களூர், சிட்டமன், கூர்க் அது பாத்தீங்கன்னா four thousand வந்துருச்சு

இது பண்றதுக்கு வரமாட்டோம் சொல்லிட்டாங்க

சரி நம்ம வந்து இங்கையே பக்கத்துலையே போய்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு கேரளாவச்சு பரவாயில்ல iv போனமாதிரி இருந்துச்சு.இல்லைனா எங்களுக்கு iv யே இருந்துருக்காது.

Departments எல்லாமே அறுபது, அம்பதுக்கு மேல

ஆனா எங்க department மட்டும் வெறும் நாற்பத்தி ஏலோ என்னமோ தான் something ஒரு student வரவே இல்ல.அப்பறம் நாங்க எல்லாருமே சேந்து நாப்பது ருபாய் போட்டோம். sorry அறுபது ருபாய் போட்டோம். அறுபது ரூபாய் போட்டு நாங்க pay பண்ணோம்.ஏன்னா அம்பது பேர் தான் கணக்கு அந்த இவங்களுக்கு

எல்லாம் அது பேர் என்ன tourist guide கு.

tourist guide அவங்களுக்கு சேத்து தான எல்லாமே அப்படினு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே முப்பது, முப்பது ருபாய் போட்டு sorry அறுபது ருபாய்

அவன் அப்பதான் அந்த பையன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொச்சின் trip போயிட்டு வந்தானா அதுனால அவன் வரல சொல்லிட்டான்.

இந்த வருஷம் எங்க போறீங்க trip ?

ஏன்னா அடுத்த semester வந்து internship போய்யிருவோம் எல்லாருமே.

Internship ஜனவரி. ஜனவரி ok , ok jan ல போயிட்டு Jan ல போயிட்டா three month certificate ஓட வரணும். Ok டா சரி தம்பி நீ பாரு next time trip போட்ட எங்கள contact பண்ணு.நாங்களும் join ஆகி நம்ம எல்லாம் ஒண்ணா போகலாம் வா வந் joi து

நான் அப்டியே இருக்கேன் குழந்தைக்கு ஊட்டிட்டு இருக்கேன் ஏன்

அங்க ஏதோ பாத்துட்டு இங்க கோயம்புத்தூர்ல boating மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னு ஆமாம் ஆமாமா

அது வந்துட்டு எங்கன்னா இங்க முக்காவாசி இதுல அந்த மாதிரி தான் கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்காங்க

boating ல போறதுனா இதுதான நமக்கு பக்கமா இருக்கும் ம்ம் ஆம் baby வேற எங்கையும் போவேண்டியது இல்லை

வந்தா போதும் நினைக்குறேன் Silent இங்க வந்துட்டு இப்ப நெறைய என்ன சொல்றது smart city மாதிரிதான் வந்துட்டு இது பண்ணிட்டு இருகாங்க

அந்த இடம் வந்துட்டு வாழம்குளம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குளம் அது

நல்லா வித்தியாச வித்தியாசமா வச்சிருகாங்க நல்லா இருக்கு அது இந்த வாலாங்குளம்னா எங்க Silent தூரமா எங்க இங்கிருந்து இராமநாதபுரம் பக்கத்துலதான் Silent ஒன்னும் இல்ல பக்கத்துலதான் எங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் பக்கம் Silent ம் Silent எனக்கு என்ன எங்க சொல்றதுன்னு தெரியல இப்ப இப்ப நம்ம நீ கோயம்புத்தூர் வந்து இருந்தா பாத்துருப்ப நம்ம கோவைனு சொல்லிட்டு வச்சிருக்காங்க smart city அந்த மாதிரி தான் வந்துட்டு full ஆ பாத்து full ஆ அதான் பண்ணிட்டு இருகாங்க

புரியல ஆமாம் ஆமா ஆமா அங்க வந்துட்டு என்ன பண்ணி இருகாங்க னா நேரிய இந்த shop லாம் open பண்ணி இருகாங்க side ல roadside ல எல்லா shop ம் இருக்கு ice cream shop அப்புறம் வந்துட்டு sweet bites னு ஒரு கடை இந்த இந்த என்னன்னா pizza burger tea and tea coffee french fries அந்த மாதிரியான கடையல்லாம் திறந்துருக்காங்க

அப்புறம் இன்னும் நிறைய கடைகள் இருக்கு என்ன சொல்றது நெறைய கடைகள் நெறைய ஆஹ் நல்ல photo எடுக்குறதுக்கான நல்ல இடங்கள்ல்லாம் இருக்கு see இப்ப ஒரு இடம் கொஞ்சம் தூரம் நடந்து போறமாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு இடத்துல ஒரு bridge மாதிரி bridge மாறினா ஒரு கீழ மேல இருக்குற மாறி மேல அதே மொட்டைமாடி மாதிரி இருக்கும் அங்க போய் நீ நல்ல photo ஆஹ் என்ன சொல்ல photo கான நல்ல ஒரு space அப்டியே இதே அந்த side போனோம்னா வந்துட்டு இந்த தண்ணி மேல வந்துட்டு மெதந்துட்டு இருக்குற மாறி வச்சிருக்காங்க அந்த அதுமேல நம்ம walk பண்ற மாதிரி தொங்கும் பாலம் கிடையாது but தண்ணி மேல இந்த இத எல்லாம் போட்டு இருக்காங்க அத அமத்துனா அந்த ஓட்ட வழியா அந்த தண்ணில்லாம் வருது நமக்கே தெரியுது அது ஆடுது அந்த மாதிரி ஒரு சில ஒரு தூரத்துக்கு தான் அது வந்துட்டு open பண்ணி இருக்காங்க இன்னும் உள்ள வரைக்கும் இருக்கு அத அதும் வரைக்கும் block பண்ணி வச்சு இருக்காங்க ஆனா அதுவும் நல்லா இருக்கு அந்த இடத்துல light setting கு அந்த truck இருக்கும்ல

அந்த மாறி உருண்டை உருண்டையா வச்சிருகாங்க அதுல table bench போட்டு இருக்காங்க அதுல உக்காந்து ஒரு சின்ன light அதுல உக்காந்து பேசுறதுக்கு அந்த மாறி நல்லா friends ஓட family ஓடலாம் போனோம்னா நல்லா enjoy பண்ணலாம் அந்த மாறி இப்பனாதன் toruism and development எல்லாம் வந்துட்டு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க

இந்த side உம் பாத்துடேனா அங்க முத்தண்ணன் குளம் மாறி சொல்லு வாங்கல அங்கையும் வந்துட்டு

side லாம் அந்த smart city மாதிரி அந்த புள்ளலாம் புல் தரை எல்லாம் போட்டு அந்த மாறி பண்ணிட்டு இருக்காங்க walking போறதுக்கு எல்லாம் நல்ல இடம் நல்லா குழந்தைகளோடுலாம் போலாம் வண்டி எல்லாம் வந்து ஏதும் ஆகாது அந்த மாறி

இப்பதான் இங்க ready பண்ணிட்டு இருக்காங்க அந்த மணல் மேடு மாதிரி தோண்டி தோண்டி மேடு மாறி பண்ணி அதுல வந்துட்டு இந்த square square புல்லு விக்கும் தெரியுமா ஆமாம் அந்த மாறி புள்ள வந்துட்டு ஓட்ட வைக்குறாங்க எல்லாத்துலையும் பாக்குறதுக்கு வந்துட்டு அப்டியே lite ஆஹ் புல்லு மாறியே அதுக்கும் தண்ணி ஊத்தி அவங்க wet பண்ணிட்டே இருக்காங்க

அந்த மாறி நெறையா பண்றாங்க ம்

நீ பாத்துருப்ப RS புறம்ல இந்த நாலு side உம் வர்ற மாறி வந்துட்டு இந்த light லாம் வச்சு paris மாறிலாம் வச்சிருக்காங்கல அங்க ஒரு அக்கா ஓட rosy அங்க வந்துட்டு என்னது

happy street ன்னு சொல்லிட்டு ஒன்னு இப்ப start பண்ணி இருக்காங்க

happy street ன்னா இப்ப every sunday வந்துட்டு அந்த road block பண்ணிருவாங்க morning ஒரு six o clock ல இருந்து என்னமோ ten o clock வரைக்கும்

அங்க எல்லாமே வந்துட்டு குழந்தைகளுக்கு எல்லாமே ரோட்டுல அந்த அந்த time ல bus car எல்லாம் எதுமே போககூடாது அந்த ரோட்டுல குழந்தைங்க மட்டும்தான் அங்க enjoy பண்ணுவாங்க அங்க cycle ஓட்டுறது அப்புறம் இந்த skating பண்றது ஏய் அந்த game இந்த game tennis விளையாடுறது அந்த மாதிரி நெறைய்யா இந்த பத்து மணி வரைக்கும் அப்டியே விளையான்ட்டு யார் வேணாலும் போலாம் பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி mehandi போட்டு விடுறது nail paint morning மா ஆமா morning six to nine ten ம் அந்த மாறி nail paint mehandi போட்டு விடுறது அப்புறம் வந்து இப்ப நம்ம நின்னோம்னா அந்த இடத்துல அவங்க photo எடுத்து அங்க இந்த எதோ photographic க்கான ஒரு இது photo எடுத்து அத வந்துட்டு இப்ப நிறுத்தி வைக்குற மாறி calendar இருக்கும் தெரியுமா

அந்த மாதிரி வந்துட்டு அதுல நம்ம photo வோட அந்த calendar பின்னாடி வந்து twenty twenty two வோடதும் twenty three வோடதும் இருக்கும் ஒரே ஒரு சின்ன அட்டை அது அப்புறம் அந்த balloon அந்த rocket rocket balloon லாம் நம்ம பாத்துருகோம்ல அதுலயே நாய் பொம்ம செஞ்சு தர்றது heart மாறி செஞ்சு தர்றது அந்த மாறி நெறைய்யா வச்சிருக்காங்க என்ன வேணாலும் பண்லாம் அந்த மாறி அப்புறம் எதோ கயிறு இழுத்து விளையாடுற game இருக்காம் அந்த மாறி சுகுணா chicken காரன் வச்சிருக்கான் கயிறு இழுத்து விளையாடுற game ல வந்துட்டு நீ ஜெயிசேனா அந்த மாறி yoga லாம் செய்ற மாறி அந்த மாறி இப்ப yoga லாம் அவன் செய்றத நீ செஞ்சு காமிசிட்டேனா உனக்கு ஒரு coupon தருவான் அதை எடுத்துட்டு போய் நீ அந்த கடைல குடுத்த அது உனக்கு ஒரு offer தருவான்

ம் காலைல மட்டும் இப்டி அப்ப நம்ம

சும்மா என்ன என்ன வேணாலும் பண்லாம் அங்க போட்டு நெறைய்யா இருக்கும் நெறையா advertisement லாம் இருக்கும் explore பண்றதுக்கு அந்த advertisement க்காக தான் வந்துட்டு எங்க வீட்டுல கூட ஒன்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க doggy மாறி ஒரு balloon balloon னா வந்துட்டு doggy மாறி பண்ணி குடுத்திருந்தாங்க அந்த rocket balloon னா

அப்புறம் வந்து calendar வாங்கிட்டு வந்திருந்தாங்க நல்லா இருந்துச்சு concept ஆனா என்ன இங்க இருந்து காலைல நேரமா எந்திருச்சு கூட்டிட்டு போணும் அங்க அத்தனை குழந்தைங்க எல்லாரும் நல்லா விளையாண்டுட்டு jolly இருப்பாங்க